ஜாவா ல் திஸ் கீவர்ட் பயன்படுத்துதல் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்கு நல்வரவு
இதில் கற்கபோவது திஸ் கீவர்ட் ன் பயன் பீல்ட்ஸ் உடன் திஸ் கீவர்ட் ஐ பயன்படுத்துதல் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் பிணைப்பிற்கு திஸ் கீவர்ட் ஐ பயன்படுத்துதல்
இங்கே நாம் பயன்படுத்துவது உபுண்டு வெர்ஷன் 1110 ஜேடிகே 16 எக்லிப்ஸ் 370 இந்த டியூட்டோரியல் ஐ தொடர எக்லிப்ஸ் ஐ பயன்படுத்தி ஜாவா ல் கன்ஸ்ட்ரக்டர் உருவாக்க தெரிய வேண்டும் இல்லையெனில் அதற்கான டியூட்டோரியல் ஐ இந்த தளத்தில் காணவும் httpwwwspoken tutorialஆர்க் இப்போது திஸ் கே வோர்ட் ன் பயனைப் பார்ப்போம் ஒரு constructorனுள் திஸ்
நடப்பு ஆப்ஜெக்ட் க்கு ரெஃபரன்ஸ் ஆகும்
திஸ் ஐ பயன்படுத்தி கன்ஸ்ட்ரக்டர் னுள் நடப்பு ஆப்ஜெக்ட் ன் எந்த மெம்பர் யும் ரெஃபர் செய்யலாம்
இப்போது பீல்ட்ஸ் உடன் திஸ் கீவர்ட் ன் பயனைக் காண்போம்
திஸ் கீவர்ட்
பெயர் மோதல்களை தவிர்க்க உதவுகிறது
அதுபோல ஒரு உதாரணத்தைக் காண்போம்
அதற்கு எக்லிப்ஸ் ஐ திறப்போம்
முன் டியூட்டோரியல் லில் உருவாக்கிய ஸ்டூடென்ட் கிளாஸ் ஐ திறப்போம் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஐ கமெண்ட் செய்க
ஒரு பாராமீட்டர் உடன் உள்ள கன்ஸ்ட்ரக்டர் ஐ கமெண்ட் செய்க
முதல் இரு ஆப்ஜெக்ட்ஸ் உருவாக்கத்திற்கான கோடு ஐயும் கமெண்ட் செய்க

இப்போது பாராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஐ கவனிக்க the roll number மற்றும் the name ஆகியவை கன்ஸ்ட்ரக்டர் க்கு அனுப்பப்பட்ட argumentகள்
roll number மற்றும் நேம் ஆகியவை இன்ஸ்டான்ஸ் வேரியபிள்ஸ்
இப்போது ஆர்குமென்ட்ஸ்
roll number மற்றும் நேம் என மாற்றுகிறேன்
எனவே கன்ஸ்ட்ரக்டர் னுள் இருப்பது roll number எக்குவல் டோ roll number மற்றும் நேம் எக்குவல் டோ நேம்
பைல் ஐ சேமித்து இயக்குவோம்
அழுத்துக Ctrl S பின் Ctrl ப்11 வெளியீடு பின்வருமாறு இ ஏஎம் ஆ பாராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் நல் கோடு க்கு மீண்டும் வருவோம்
கோடு ல் இரு எச்சரிக்கைகளைப் பார்க்கிறோம்
எச்சரிக்கை குறிக்கு மேல் மாஸ் ஐ நகர்த்துக
காண்பது தே அசைன்மென்ட் டோ தே வேரியபிள் roll number ஹாஸ் நோ எஃபெக்ட் மற்றும் தே அசைன்மென்ட் டோ தே வேரியபிள் நேம் ஹாஸ் நோ எஃபெக்ட்
ஏனெனில் கன்ஸ்ட்ரக்டர் ல் roll number மற்றும் நேம் என்பன லோக்கல் வேரியபிள்ஸ்
லோக்கல் வேரியபிள்ஸ் என்பவை மெத்தோட் அல்லது blockனுள் அணுகக்கூடிய வேரியபிள்ஸ் ஆகும்
இங்கே roll number மற்றும் நேம் என்பன 11 மற்றும் ராஜு க்கு இனிஷியலைஸ் செய்யப்படும்
ஏனெனில் மதிப்புகள் 11 மற்றும் ராஜு ஐ கன்ஸ்ட்ரக்டர் க்கு அனுப்பியுள்ளோம்
ஆனால் இவை கன்ஸ்ட்ரக்டர் ஐ விட்டு வெளியே வந்தவுடன் அணுகக்கூடியதாக இருக்காது
பின் roll number மற்றும் நேம் என்பவை இன்ஸ்டான்ஸ் வேரியபிள்ஸ் என தெரியும்
ஆப்ஜெக்ட் உருவானவுடன் அவை 0 மற்றும் நல் க்கு ஏற்கனவே இன்டியலைஸ் செய்ய்ப்பட்டுள்ளன
எனவே பெறும் வெளியீடு 0 மற்றும் நல்
இப்போது constructorனுள் சிறு மாற்றத்தை ஏற்படுத்தலாம்
எழுதுக திஸ் டாட் roll number எக்குவல் டோ roll number
திஸ் டாட் நேம் எக்குவல் டோ நேம்
பைல் ஐ சேமித்து இயக்கவும்
அழுத்துக ctrl ஸ் பின் Ctrl ப்11 பெறும் வெளியீடு இ ஏஎம் பாராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் ராஜு இது ஏனெனில் திஸ் டாட் roll number மற்றும் திஸ் டாட் நேம் என்பன இன்ஸ்டான்ஸ் வேரியபிள்ஸ் ஆன roll number மற்றும் நேம் ஐ ரெஃபர் செய்கின்றன இங்கே roll number மற்றும் நேம் ஆகியன மெத்தோட் க்கு அனுப்பப்பட்ட ஆர்குமென்ட்ஸ்
லோக்கல் மற்றும் இன்ஸ்டான்ஸ் variableகளுக்கு இடையே மோதல்களைத் தவிர்க்க திஸ் கீவர்ட் ஐ பயன்படுத்துகிறோம்
கன்ஸ்ட்ரக்டர் இணைப்பிற்கான திஸ் கீவர்ட்ஸ் பயன்பாட்டைக் காண்போம்
திஸ் கீவர்ட் ஐ கன்ஸ்ட்ரக்டர் னுள் மற்றொன்றை கால் செய்ய பயன்படுத்தலாம்
அந்த கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அதே கிளாஸ் ல் இருக்க வேண்டும் இது எக்ஸ்பிளிசிட் கன்ஸ்ட்ரக்டர் இன்வொகேஷன் எனப்படும்
நாம் உருவாக்கிய ஸ்டூடென்ட் கிளாஸ் க்கு திரும்ப வருவோம்
commentகளை நீக்குவோம்

முதல் இரு constructorகளில் இன்ஸ்டான்ஸ் variableகளை அதன் மதிப்பிற்கு அசைன் செய்யும் பகுதியை கமெண்ட் செய்வோம் இரண்டு மற்றும் மூன்றாம் objectகளை உருவாக்கும் பகுதியை கமெண்ட் செய்வோம் இப்போது பாராமீட்டர்ஸ் இல்லாத constructorக்கு வருவோம்
கர்லி bracketகளுக்கு பின் எழுதுக திஸ் bracketகளினுள் 11 செமிகோலன்
இரண்டாம் constructorனுள் எழுதுக திஸ் bracketகளினுள் 11 காமா இரட்டை மேற்கோள்களில் ராஜு செமிகோலன்
பைல் ஐ சேமித்து இயக்குவோம்
அழுத்துக CtrlS மற்றும் Ctrl ப்11
நாம் பெறும் வெளியீடு இ ஏஎம் ஆ பாராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் இ ஏஎம் ஆ கன்ஸ்ட்ரக்டர் வித் ஆ சிங்கில் பாராமீட்டர் இ ஏஎம் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் ராஜு இப்போது வெளியீட்டை விளக்குகிறேன்
ஆப்ஜெக்ட் உருவாக்கப்படும்போது அதற்கான கன்ஸ்ட்ரக்டர்
கால் செய்யப்படுகிறது
இங்கே கன்ஸ்ட்ரக்டர் ஆர்குமென்ட் இல்லாத கன்ஸ்ட்ரக்டர்
கன்ட்ரோல்
கன்ஸ்ட்ரக்டர் ல் முதல் வரிக்கு வருகிறது
இது திஸ் வித்தின் பிராக்கெட்ஸ் 11 ஐ சந்திக்கிறது
எனவே இது ஒரு இன்டிஜர் ஆர்குமென்ட் ஐ ஏற்கும் கன்ஸ்ட்ரக்டர் ஐ கால் செய்கிறது
பின் கன்ட்ரோல்
திஸ் வித்தின் பிராக்கெட்ஸ் 11 காமா ராஜு க்கு வருகிறது எனவே இது ஒரு இன்டிஜர் மற்றும் ஒரு ஸ்ட்ரிங் ஆர்குமென்ட் ஐ ஏற்கும் கன்ஸ்ட்ரக்டர் ஐ கால் செய்கிறது
எனவே இந்த கன்ஸ்ட்ரக்டர் இயக்கப்பட்டு பெறும் வெளியீடு இ ஏஎம் பாராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர்
நாம் அனுப்பப்பட்டதுபோல இன்ஸ்டான்ஸ் வேரியபிள்ஸ் 11 மற்றும் Rajuக்கு இனிஷியலைஸ் செய்யப்படுகிறது
இப்போது கன்ட்ரோல்
கன்ஸ்ட்ரக்டர் கால் க்கு திரும்ப செல்கிறது
இரண்டாம் கன்ஸ்ட்ரக்டர் இயக்கப்படுகிறது
பெறும் வெளியீடு இ ஏஎம் கன்ஸ்ட்ரக்டர் வித் ஆ சிங்கில் பாராமீட்டர்
பின் கன்ட்ரோல் முதல் கன்ஸ்ட்ரக்டர் க்கு சென்று அதை இயக்குகிறது
அதற்கு பெறும் வெளியீடு இ ஏஎம் ஆ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்
பின் ஸ்டூடன்ட்டெட்டைல் மெத்தோட் இயக்கப்படுகிறது
எனவே பெறுவது 11 மற்றும் ராஜு
சிறு மாற்றத்தை செய்வோம்
கன்ஸ்ட்ரக்டர் ல் கடைசியாக திஸ் ஸ்டேட்மெண்ட் ஐ எழுதுவோம்
கம்பைலர் எர்ரர் பெறுகிறோம்
பிழை குறிக்கு மேல் மாஸ் ஐ நகர்த்துவோம்
பெறும் பிழை கன்ஸ்ட்ரக்டர் கால் மஸ்ட் பே தே பிர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இன் தே கன்ஸ்ட்ரக்டர்
எனவே இதை கன்ஸ்ட்ரக்டர் ன் முதல் வரியில் இட வேண்டும் இதை கன்ஸ்ட்ரக்டர் ன் முதல் வரியில் இடுவோம் இப்போது பிழை மறைந்ததைக் காணலாம் இந்த டியூட்டோரியல் ல் நாம் கற்றது fieldsஉடன் திஸ் கீவர்ட் பயன்படுத்த கன்ஸ்ட்ரக்டர்ஸ் பிணைப்பிற்கு திஸ் கீவர்ட் ஐ பயன்படுத்த constructorனுள் திஸ் கீவர்ட் ஐ எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் சுய பரிசோதனைக்கு முன்னர் உருவாக்கிய எம்ப்ளாயி கிளாஸ் ல் இரு parameterகளுடன் கன்ஸ்ட்ரக்டர் உருவாக்குக இன்ஸ்டான்ஸ் வேரியபிள்ஸ் ஐ இனிஷியலைஸ் செய்ய திஸ் கீவர்ட் ஐ பயன்படுத்துக பாராமீட்டர் இல்லாமலும் ஒரு parameterஉடனும் கன்ஸ்ட்ரக்டர் உருவாக்குக டியூட்டோரியல் ல் சொன்னது போல திஸ் ஐ பயன்படுத்தி constructorகளை இணைக்க முயற்சிக்கவும்
இந்த இணைப்பில் உள்ள காணொளியைக் காணவும் இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருக்க சொல்கிறது இணைய இணைப்பு வேகமாக இல்லையெனில் தரவிறக்கி காணவும்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
மேலும் விவரங்களுக்கு 1 இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது
தமிழாக்கம் பிரியா